கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் அரேஸ் ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டுடோரியலின் முடிவில் பின் வருவனவற்றை செய்யலாம்
டேட்டா வை பயன்படுத்தி அரேஸ் உருவாக்குவது
லிஸ்ட் களில் இருந்து அரேஸ் உருவாக்குவது
பேசிக் அரே ஆப்பரேஷன் களை செய்வது
ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் உருவாக்குவது
zeros செரோஸ் அண்டர்ஸ்கோர் like ones ஒன்ஸ் அண்டர்ஸ்கோர் like போன்ற பங்ஷன்ஸ் களை பயன்படுத்துவது
டியூட்டோரியல் ஐ ஆரம்பிக்கும் முன் கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் லிஸ்ட்ஸ் டியூட்டோரியல் ஐ முடிக்கவும்
அரேஸ் என்பன ஹோமோஜீனியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்
லிஸ்ட் கள் மாதிரி அவற்றில் பல்வேறு டேட்டா எலிமென்ட்ஸ் இருக்க முடியாது
ஒரே வகை டேட்டா தான் அவற்றின் என்ட்ரி ஆக இருக்கலாம்
இன்டிஜர்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் புளோட்ஸ் எதுவானாலும் சரி ஆனால் பல வகைகளாக கலந்திருக்க முடியாது
கொடுத்த நீளத்துக்கு மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன் களில் அரே கள் listகளை விட வேகமாக செயல்படும்
காரணம் அவற்றின் ஹோமோஜீனியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்
இப்போது அரே களை உருவாக்குவதை பார்க்கலாம்
அரேஸ் உடன் வேலை செய்ய தேவையான மாடியூல் களுக்கு ஸ்பேஸ் ஹைப்பன் பைலாப் ஆப்ஷன் உடன் ஐபிதான் இன்டர்பிரிட்டர் ஐ இயக்கலாம்
டைப் செய்க ஐபிதான் ஸ்பேஸ் ஹைப்பன் பைலாப் அரே ஐ உருவாக்க நாம் பயன்படுத்தும் பங்ஷன் array
இப்படி ஆ1 அரே வித்தின் பிராக்கெட்ஸ் ஸ்க்வேர் பிராக்கெட் 1 காமா 2 காமா 3 காமா 4 கவனிக்க இங்கே ஒனே டைமென்ஷனல் அரே ஒன்றை உருவாக்கினோம்
மேலும் அரே ஐ உருவாக்க நாம் பாஸ் செய்த ஆப்ஜெக்ட் ஒரு லிஸ்ட்
இப்போது ஒரு ட்வோ டைமென்ஷனல் அரே ஐ உருவாக்கலாம்
டைமென்ஷனல் அரே ஐ உருவாக்க ஒரு லிஸ்ட் களின் லிஸ்ட் ஐ அரே ஆக மாற்ற பயன்படுத்தலாம்
ஆ2 அரே வித்தின் பிராக்கெட்ஸ் வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 1 காமா 2 காமா 3 காமா 4
காமா பின் மீண்டும் வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட் 5 காமா 6 காமா 7 காமா 8 பின் என்டர் செய்க இப்போது arange பங்ஷன் ஐ பயன்படுத்தி முன் போலவே அதே அரே ஐ உருவாக்கலாம்
டைப் செய்க ஆர் அரங்கே வித்தின் பிராக்கெட் 1 காமா 9 பின் என்டர் செய்க ஆகவே ஆட்புட் ஐ பெற டைப் செய்க பிரின்ட் ஆர் பார்ப்பது போல நமக்கு எலிமென்ட்ஸ் 1 முதல் 8 வரையான ஒனே டைமென்ஷனல் அரே கிடைத்தது
இப்போது அதை ட்வோ டைமென்ஷனல் அரே ஒஃப் ஆர்டர் 2 பை 4 ஆக ஆக்க முடியுமா
ஆம் முடியும்
இதற்கு பயன்படுத்த வேண்டிய பங்ஷன் reshape டைப் செய்க arரேஷப்பே பிராக்கெட்ஸ் 2 காமா 4 பின் என்டர் செய்க டைப் செய்க arரேஷப்பே வித்தின் பிராக்கெட்ஸ் 4 காமா 2 ஆர் ஆர் டாட் ரேஷப்பே வித்தின் பிராக்கெட்ஸ் 24 நமக்கு two டைமென்ஷனல் அரே கிடைத்துவிட்டது
இப்போது ஒரு லிஸ்ட் ஆப்ஜெக்ட் ஐ அரே ஆக்குவதை பார்க்கலாம்
ஒரு லிஸ்ட் ஐ டிஃபைன் செய்யலாம் எல் ஒன்
டைப் செய்க ல்1 வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 1 காமா 2 காமா 3 காமா 4 பின் என்டர் செய்க இந்த லிஸ்ட் ஐ arrayக்கு கன்வெர்ட் செய்ய அரே பங்ஷன் ஐ இது போல பயன்படுத்துகிறோம்
ஆ3 அரே வித்தின் பிராக்கெட்ஸ் ல்1 அரே இன் வடிவத்தை காண பயன்படுத்துவது இந்த முறையை டாட் ஷேப் இது வரை உருவாக்கிய அரேஸ் இன் வடிவங்களை சோதிக்கலாம்
ஆ2 டாட் ஷேப் ஆப்ஜெக்ட் ஒரு ட்யூபிள் ஆகும் மேலும் அது ஒரு ட்யூபிள் ஐ திருப்பியது
ட்யூபிள் என்பது ஒரு ஒழுங்கு செய்த எலிமென்ட்ஸ் லிஸ்ட்
வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை செய்து முடித்து பின் தொடரவும்

உருவாக்கிய மற்ற arrayக்களின் வடிவத்தை காணவும் அதாவது
ஆ1 காமா ஆ3 காமா ஆர் டெர்மினல் இல் இப்படி செய்யலாம் ஆ1 டாட் ஷேப் ஆ3 டாட் ஷேப் ஆர் டாட் ஷேப் இப்போது எலிமென்ட்ஸ் இன் கலவையால் புதிய அரே உருவாக்கி என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம்
டைப் செய்க ஆ4 அரே வித்தின் பிராக்கெட்ஸ் பின் ஸ்க்வேர் பிராக்கெட் 1 காமா 2 காமா 3 காமா வித்தின் சிங்கில் கோட் ஆ ஸ்ட்ரிங் என்டர் செய்க அரே க்கள் ஒரே டேட்டாடைப் ஆன எலிமெண்ட் களைத்தான் கையாளும் என்பதால் பிழையை எதிர்பார்த்தோம்
ஆனால் பிழை வரவில்லை
நாம் உருவாக்கிய புதிய அரே இன் வால்யூஸ் ஐ பார்க்கலாம்
டெர்மினல் இல் டைப் செய்க ஆ4 நம் முதல் மூன்று எலிமென்ட்ஸ் இன்டிஜர்ஸ் என நினைத்தாலும் இங்கே எல்லா எலிமெண்ட் களும் தெளிவாக ஸ்ட்ரிங்ஸ் என கொள்ளப்பட்டன
இதையும் பார்த்தீர்களா
டிடைப் ஸ்8 என ஒரு ஆட்புட் கிடைத்தது
டிடைப் என்பது வேறொன்றுமில்லை ஆப்ஜெக்ட் களை சீக்வென்ஸ் இல் வைத்துக்கொள்ள அது ஒரு மினிமும் டேட்டா டைப் இப்போது மேலே zeros பங்ஷன் ones பங்ஷன் போன்றவற்றை காண்போம்
இதற்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஐ உருவாக்க வேண்டும்
கொடுத்த அளவில் ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஐ உருவாக்கலாம் அது two டைமென்ஷனல் array160 அதில் எல்லா டயகோனல் எலிமென்ட்ஸ் களும் ஒன்று மற்றவை செரோ
நாம் பங்ஷன் identity ஐ கொண்டு ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஐ உருவாக்கலாம்
பங்ஷன் identity எடுத்துக்கொள்வது தேவையான மேட்ரிக்ஸ் இன் அளவை குறிப்பிடும் ஒரு இன்டிஜர் ஆர்குமென்ட்
நீங்கள் காணப்போவது போல ஐடென்டிட்டி பங்ஷன்
த்ரீ பை த்ரீ ஸ்க்வேர் மேட்ரிக்ஸ் ஐ திருப்பும்
அதில் எல்லா டயகோனல் எலிமென்ட்ஸ் களும் ஒன்று மற்றவை செரோ
டைப் செய்க ஐடென்டிட்டி பிராக்கெட்ஸ் 3 zeros பங்ஷன் ஒரு டப்பிள் ஐ ஏற்றுக்கொள்கின்றன
அதுதான் உருவாக்க நினைக்கும் அரே வின் ஆர்டர்
அது எல்லா எலிமென்ட்ஸ் களும் செரோஸ் ஆக இருக்கும் அரே வை உருவாக்குகிறது
ஒரு எல்லா elementகளும் செரோ ஆக போர் பை பைவ் ஆர்டர் ஆன அரே வை உருவாக்குகிறோம்
அதை மெத்தோட் zeros ஐ பயன்படுத்தி செய்யலாம்
டைப் செய்க செரோஸ் வித்தின் பிராக்கெட்ஸ்
மீண்டும் இன் பிராக்கெட் 4 காமா 5 பின் என்டர் செய்க கவனிக்க ஒரு டப்பிள் ஐ பங்ஷன் செரோஸ் க்கு கொடுத்தோம்
வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை செய்து முடித்து பின் தொடரவும்
ஆகவே இரண்டு பங்ஷன் களை கற்றோம் ஐடென்டிட்டி மற்றும் செரோஸ் பின்வரும் பங்ஷன் கள் பற்றி கற்கவும்
செரோஸ் அண்டர்ஸ்கோர் like ones ஒன்ஸ் அண்டர்ஸ்கோர் like பின் வருவனவற்றை முயற்சி செய்யவும் முதலில் ஆ1 இன் வால்யூ வை காணவும்
ஆ1 என்பது சிங்கில் டைமென்ஷனல் அரே என்று காண்கிறோம்
ஆகவே டைப் செய்க ஆ1 பின் என்டர் செய்க இப்போது ஆ1 இன்டோ 2 ஐ முயற்சிக்கலாம்
டைப் செய்க ஆ1 இன்டோ 2 இது புதிய அரே ஐ இரண்டால் பெருக்கிய எலிமெண்ட் களுடன் திருப்பியது
இப்போது மீண்டும் ஆ1 இன் கன்டென்ட்ஸ் ஐ சோதிக்கலாம்
ஆ1 இன் மதிப்புகள் அப்படியே இருக்கின்றன
அதே போல கூட்டலும் ஆகவே டைப் செய்க ஆ1 பிளஸ் 2 பின் என்டர் செய்க மற்றும் பின் டைப் செய்க ஆ1 இது புதிய அரே ஐ இரண்டால் கூட்டிய எலிமெண்ட் களுடன் திருப்பியது
ஆனால் மீண்டும் ஆ1 இன் மதிப்புகள் அப்படியே இருக்கின்றன
நீங்கள் ஆ1 இன் மதிப்பை மாற்ற வெறுமனே அதற்கு புதியதாக பெற்ற அரே ஐ அசைன் செய்தால் போதுமானது
ஆ1 plus2 ஆ என டைப் செய்து elementகளின் மதிப்பு மாறிவிட்டதை கவனிக்கலாம்
டைப் செய்க ஆ பின் என்டர் செய்க ஆகவே ஆட்புட் ஐ பெற டைப் செய்க ஆ1 அரேஸ் உடன் எல்லா மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன் களையும் பயன்படுத்தலாம் இப்போது இதை முயற்சிக்கலாம்
ஆ1 அரே வித்தின் பிராக்கெட்ஸ் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 1 காமா 2 காமா 3 காமா 4 பின் என்டர் செய்க பின் ஆ2 அரே வித்தின் பிராக்கெட்ஸ் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 1 காமா 2 காமா 3 காமா 4 பின் டைப் செய்க ஆ1 ஆ2 பின் என்டர் செய்க இது கூட்டலால் ஒரு அரே எலிமெண்ட் ஐ கொடுக்கிறது
இதை பார்க்கலாம்
ஆ1 இன்டோ ஆ2 ஆ1 இன்டோ ஆ2 திருப்புவது எலிமெண்ட் களை பெருக்கி கிடைத்த ஒரு அரே
இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஐ செய்வதில்லை என்பதை கவனிக்க
இத்துடன் இந்த டுடோரியல் நிறைவு பெறுகிறது
இந்த டியூட்டோரியல் இல் நாம் கற்றவை 1
array பங்ஷன் ஐ பயன்படுத்தி அரே ஐ உருவாக்குவது
லிஸ்ட் ஐ அரே ஆக மாற்றுவது
கூட்டல் பெருக்கல் போன்ற சில அடிப்படை செயல்களை அரேஸ் மீது செய்வது
சில பங்ஷன் களை பயன்படுத்துவது shape arrange reshape zeros ஆம்ப் செரோஸ் அண்டர்ஸ்கோர் like ones ஆம்ப் ஒன்ஸ் அண்டர்ஸ்கோர் like போன்றவை
நீங்கள் தீர்வு காண இதோ சில செல்ஃப் அசெஸ்மென்ட் கேள்விகள் 1
எக்ஸ் அரே வித்தின் பிராக்கெட்ஸ் ஸ்க்வேர் பிராக்கெட் 1 காமா 2 காமா 3 காமா ஸ்க்வேர் பிராக்கெட் 5 காமா 6 காமா 7 என்பது செல்லுபடியாகும் ஸ்டேட்மெண்ட் உண்மையா பொய்யா
ஒன்ஸ் அண்டர்ஸ்கோர் like பங்ஷன் செய்வது என்ன
கொடுத்த அரே போன்ற உருவம் வகையுடன் ஒன்றுகளின் அரே ஐ திருப்பும்
கொடுத்த உருவம் வகையுடன் ஒன்றுகளின் புதிய அரே ஐ திருப்பும்
ஸ்டேட்மெண்ட் களை படித்து விடை அளிக்கவும்
ஸ்டேட்மெண்ட் ஆ மட்டுமே சரி
ஸ்டேட்மெண்ட் ப் மட்டுமே சரி
ஸ்டேட்மெண்ட் ஆ மற்றும் ப் இரண்டும் சரி ஸ்டேட்மெண்ட் ஆ மற்றும் ப் இரண்டும் தவறு
விடைகள் இதோ 1
சரியான வழி எலிமென்ட்ஸ் ஐ லிஸ்ட் களில் listஆக அசைன் செய்து பின் ஒரு அரே ஆக கன்வெர்ட் செய்வதே
டைப் செய்க எக்ஸ் அரே வித்தின் பிராக்கெட்ஸ் ஸ்க்வேர் பிராக்கெட் 1 காமா 2 காமா 3 காமா ஸ்க்வேர் பிராக்கெட் 5 காமா 6 காமா 7 1
பங்ஷன் ஒன்ஸ் அண்டர்ஸ்கோர்ஸ் like கொடுத்த அரே போன்ற உருவம் வகையுடன் ஒன்றுகளின் அரே ஐ திருப்பும்
இந்த டுடோரியல் சுவாரசியமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் என நம்புகிறேன்